அ இது வந்து மேல வந்து ஷீட் போட்ருக்காங்கசைடெல்லாமே கம்பி விட்ருக்காங்க.

அதுக்கு அப்புறமா நெறைய கயிறுகள் வந்து கட்டி வெச்சிருக்காங்க பின்னால பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது.

ன் அதுல வந்து டெம்பிள் மாதிரியும் சில பில்டிங்ஸ் இருக்குது.

இது வந்து ஒரு பர்னிச்சர் கட இதுல வந்து நெறைய பர்னிச்சர்ஸ் இருக்குது.

நறைய நறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமென்ஸ்ட்டும் வச்சிருக்காங்க.

ஆ அந்த கிரவுண்டுக்கு வெளியே வந்து நறைய பைக் பார்க் பண்ணி வச்சிருக்காங்க.

ஆ பிரண்ட்ல வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க அதுல போன் நம்பர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி இருக்காங்க.

எ ம் இந்த செடிகள் எல்லாம் நெறைய வெச்சுருக்காங்க அந்த பாட்ல வெச்சுருக்காங்க.

இது வந்து டெக்கரேட்டிவ் லைட்ஸ் எல்லாமே இருக்குற ஒரு ஷாப் மாதிரி இருக்கு.

நெறைய ஹேங்கிங் லைட்ஸ்சு கொத்து கோத்தாட்டு உள்ள லைட் எல்லாமே வெச்சுருக்காங்க.

ஆ இதுல பெட்ரோல் போட்றதுக்காக ஒரு கார் நின்னூட்ருக்குது.

ஒரு வாட்டர் பாட்டிலு கிரீன் கலர்ல இருக்குது. செவர்ல வந்து ஒரு கிளாக் மாட்டிருக்காங்க. ஒரு ஃபேன் இருக்குது. ஒரு கேமராவும் மாட்டி இருக்காங்க.

ஃப்ரண்ட்ல வந்து ரெண்டு கேட் இருக்குது.

ரெண்டு கேட்டுக்குமே ரெண்டு ரெண்டு தூண் வச்சிருக்காங்க அந்த ரெண்டு தூண்லையுமே லைட் ஃபிட் பண்ணிருக்காங்க.

ஆ கோயிலுக்கு முன்னால வந்து ஒரு பெரிய லைட்டு தெரியுது.

இது ஒரு நர்சரி கார்டன் நிறைய செடிகள் எல்லாம் வளக்கரதுக்கு வச்சிருக்காங்க.

இது ஒரு தண்ணீர் தேக்கம் மாதிரி இருக்குது அ அதோட ஓரத்துல வந்து பெரிய பாலம் இரும்பு கம்பியினால செய்யப்பட்ட பாலம் இருக்குது.

வானம் ப்ளூ கலர்ல இருக்கு அதுல மேகங்கள் ஒயிட் கலர்ல இருக்குது நறைய பில்டிங்ஸ் இருக்குது.

பிரண்ட்ல வந்து ரெண்டு பல்ப் தொங்குது சீரியல் லைட்ஸ் தொங்குது திருஷ்டிக்கான பொம்மையும் தொங்குட்ருக்காங்க.

எ ரெண்டு சேர்ஸ் போட்டுருக்காங்க உக்காரதுக்கு ஒரு ஃபேன் இருக்குது.